காவடி தூக்குனவுங்க்குத்தான் அது கணக்கு இல்ல உம் அப்படியிருந்தும் அன்னைக்கு நான் விரதம் இருந்து தான் பண்ணுனோம் நேரமா

அப்புறம் எட்டாம் தேதி பூஜை வச்சாங்கன்னா போயி வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்திறலாம்ல அன்னைக்கு புதன்கிழமை பன்னிரண்டாம் தேதி

சாமி நம்மள அஹ் சாப்பாடு சாப்புடாத இருக்கோம் என்ன பட்டினியா இருந்து விரதம் எடுக்கணும்ன்னு சொல்லவே இல்ல

சாப்பிட்டு விரதம் எடுக்கலாம்

அது நம்மளோட இயற்கையா இல்ல நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி நினைச்சுக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் உம் உம் உம்

நாமதான் நம்ம கவலையோட இருக்கணும்ன்னு நினைக்காதீங்க ஐயோ நம்மளுக்கு இப்படி வசதி இல்லையே இப்படி வசதி இல்லையே நாம நினைக்கிறோம்னா மரம், செடி, கொடி, அதவிட இன்னும் நிறையா குறை எப்பப்பயாவது அதுங்க காத்து ஆடக்கூடும் அசைக்கக்கூடும் கவலைப்படாம நிக்கும் அப்படியே அந்த ஆலமரம் சொல்லுச்சாம் நானு இந்த உலகத்துல பொறந்ததே waste ங்குதாம் ஏன்னு கேட்டாக்க ஒரு ராஜா சொன்னாராம் ஓ~ நிறைய மரம் வளர்த்தாரு

அஹ் எல்லாரும் இந்த நலம் விசாரிக்க போனாறாம் ராஜா அங்க அவங்க தோட்டத்துல வச்ச மரத்துக்கிட்ட எல்லாத்துகிட்டயும் போயி பேசுவாராம் அப்படின்னுதான் நம்மள்ட்ட பேசற மாதிரியே போயி பேசறாரு

நான் என்ன நல்லா இருக்கிறேன் நான் இவ்வளவு அழகா நான் வளர்ந்து கிளை கிளையா கிளை சிலிர்த்து போய் இருக்கிறேன் எனக்கு வந்து என் மரத்துல வந்து சின்னச் சின்ன காய் சின்னச் சின்ன பழமா இருக்குது எனக்கு அது பெரிய அவமானமா இருக்குதுன்னு சொல்லி புலம்பிச்சாம்

சரி என்னடா இது இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்துக்கிட்ட வந்தாராம் பனை மரத்துக்கிட்ட வந்தாராம் பனைமரம் சொல்லுச்சாம் என்ன பனைமரமே நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அது சொல்லுச்சாம் நான் எல்லாத்தோட உயரமா இருப்பேன் என்னை எல்லாரும் அண்ணாந்து பார்த்துதான் என்னைய பேசுவாங்க

ஆனா நிழலுக்கு யாரும் என் கிட்ட வர மாட்டேங்குறாங்களே நான் என்ன பண்ணட்டும் நான் பொறந்ததே தப்பு தான் அப்படீன்னு சொல்லி அது புலம்பிச்சாம் சரின்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கு வந்தாங்களாம்

என் காய், பழத்தை வந்து யாரும் விரும்பி சாப்பிடுறது இல்ல நான் என்ன பண்ணட்டும் ஆனா என்னதான் இவங்க வே~ வே~ இது மருத்துவ குணங்கள் அடங்கி இருந்தாலும் என்னைய விரும்பி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அது எனக்கு பெரிய அவமானமா இருக்குன்னு வேப்பமரம் பொலம்பிச்சாம் இது இப்படி சொல்லுதேன்னு சொல்லிட்டு வேற மரத்துக்கு வந்தாங்களாம் அஹ் என்ன மரம் அது அஹ் பொங்க மரமா ஏதோ ஒரு மரம் அது என்ன மரம்ன்னு சரியா எனக்கு பேர் தெரியலே எல்லா மரமும் இப்படி இருந்த உடனே மனிதர்களுக்குதான் இவ்வளவு problem ன்னு நான் நினைச்சேன் இந்த செடி, கொடி கூட இவ்வளவு problem ன்றது யாருக்குமே தெரியலையே

அப்படின்ற மாதிரி அதுகூட அந்த மாதிரி புலம்ப ஆரம்பிக்குது என்ன பண்றது வாழ்~ வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் அதாவது எப்படி நிமிர்ந்து நிக்குது பாருன்றதுக்குதான் இந்த மரம்லாம் உதாரணம் உம் அப்பதான் இன்னொரு மரம் சொல்லுச்சா போதி மரமும் ஏதோ ஒரு மரம் சொல்லுச்சாம்

இவ்வளவு மரத்துக்கிட்ட நான் குறையதான் கேட்டேன் உங்கள்கிட்ட மட்டும் நிறைய கேட்கிறனே அது எப்படி அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்குதான் அது சொல்லுச்சாம் அஹ் ரா~ மகாராஜா மகாராஜா எல்லா மரத்தை விட நீங்க என்னைய வந்து உங்க வீட்டுக்கு முன்னால வச்சிருக்கிறீங்க பாரு அதுவே எனக்கு பெரிய பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லுச்சாம் அந்த மரம் அதுக்குதான் ஒரு அப்பா அஹ் ஒரு

ஆஹ் நீங்க வந்து அஹ் மனுஷனா இருக்காத ஒரு கரடியோ, புலியோ இருந்தாக்க நான் என்ன பண்றது நீங்க மனுஷனா இருந்து நானும் உனக்கு மகனா பிறந்ததுல எனக்கு ரொம்ப பெருமைப்பான்னு சொன்னானாம் தம்பி அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க சிங்கமோ, புலியோ, கரடியோ இருந்திருந்தா நானும் சிங்கமா, புலியா பொறந்திருப்பேனே மகனா பிறந்துருகிறேன் அப்படின்னு இந்த கதை உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அத சொல்லுங்க எனக்கு

ஏன்னா அந்த மரம் வந்து ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு ஒரு இயற்கை இருக்குதான் ஆனா ஆலமரத்துக்கோட பழத்தோட இதையும் வேப்ப மரத்தோட பழத்தோட அருமை அந்த வேப்ப மரத்துக்கு தெரியாது அது அதனுடைய விலை அது ப~

அப்படின்னா அந்த மரம் என்ன சொ~ நினைக்குதுன்னா நம்புகிட்ட வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிட மாட்டேங்குறாங்களே அது அதுக்கு ஒரு இது இருக்கு அத்திமரம் பார்த்தோம்ன்னா அத்திப்பழத்தை புட்டு பார்த்தோம்ன்னா ஒண்ணுமே இல்ல அதெல்லாம் சொத்தை

அது பாக்குறதுக்கு இலைலாம் அழகா இருக்கும் அத்தி மரத்துல

அப்ப அந்த அந்த மரத்தோட இது வந்து நமக்கு தெரியும்போது அந்த வேப்ப மரத்துல எவ்ளோ மருத்துவ~ குணங்கள்தான் இலையில இருந்து கிளையில இருந்து அது எல்லாமே மருத்துவ குணம்தான் அந்த பலகை வந்து நம்மளுக்கு கதவு அழுக்கால் இதுக்கெல்லாம் பயன்படுது

ஆலும் வேரும் பாலும்

அதெல்லாம் வந்து புரிஞ்சவங்களுக்கு தென்னை மரம் பாரு அந்த தென்னை இலையை கோர்த்து அத ஒரு வீடு கட்டி இது வேம்பு எப்படி உதவுதோ அதே மாதிரி தென்னையும் ஒரு பொருள் விடாத அனைத்து பொருளும் அதுல வந்து use உள்ளதுதான் ஆமா அதே மாதிரி இந்த வாழைமரம் வாழை இலை இதெல்லாமே வாழை இலையில எல்லாம் சமைச்சு சா~ சாப்பாடு வச்சு சாப்பிட்டு வேர்ல இருக்கிற தண்டுல இருந்து இலை, காயி, பழம்

நம்ம விடுறது இல்லை அதுலயும் நான் சாப்பிட்டுதான் அதுக்கு கீழே போடுறோம் அப்படியா ஆமா எங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி வடகார நாட்டுக்காரங்க வந்து இந்த தமிழோட இதுல நம்மளுக்கு சாப்பிடணும்ன்னு ரொம்ப ஆசைன்னாங்க நான் அவங்களை ஒரு ஒரு நாள் வரவழைச்சு ஒரு பொங்கல் அன்னைக்கு அவங்களை வரவச்சு அந்த தமிழ் தமிழோட எல்லா சமையலும் செஞ்சு அவங்களுக்கு நான் போடும்போது தமிழ்ல புடிச்சது என்னன்னா தமிழ் என்று நில்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லிட்டு அந்த தமிழ் வாழை இலையில சாப்பிடத்தான் ரொம்ப பெருமை நம்ம இதுல அந்த அந்த தமிழை அவங்க சாப்பிடும்போது

அந்த வாழை இலையில ரசத்தை ஊத்தி பிசைஞ்சு கையால இப்படி இழுத்து சாப்டோம்னா அதுல வரும்பாரு ஒரு taste அப்பப்ப சொல்ல முடியல

அது அந்த அத நான் அவங்கள்ட்ட சொல்லும் போது இதுல எப்படி இருந்ததுன்னா இவ்வளவு தண்ணியா இருக்கு இது எப்படி இலையில ஊத்தி சாப்பிடுறது நான் சொன்னேன் அது எங்களுக்கு சமைச்சு அத வச்சு எங்களுக்கு சாப்பிடற அளவுக்கு எங்களுக்கு தெரியும் ஆனா அத வந்து வேற யாராலையும் அந்த மாதிரி சாப்பிட முடியாது நம்ம தமிழ் அவங்களால மட்டும்தான் சாப்பிட முடியும்

உம் எவ்வளோ எவ்வளவோ வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு அத நம்ம ரசிக்கும் போதுதான் தெரியும் அதெல்~ அதெல்லாம் நம்ம

நேரம் போனதும் தெரியாது பொழுது போனதும் தெரியாதுன்னுவாங்க நம்ம அந்த அளவுக்கு அத தமிழ்ல நம்ம பேசி~ சிலராலதான் அந்த மாதிரி எல்லாம் பேச முடியும் ஒரு சிலரால பேசவே முடியாது அதான் உண்மை அத வந்து ரசிச்சவங்களுக்கு அது வரும் அத ரசிச்சதுல ரசிச்சு~ வையுங்களேன் அதுக்கு என்ன நம்ம பேசணும்ன்றதை கண்டிப்பா automatic ஆ அது நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்

நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளோட உணர்வுகள் நல்லா அழகா ஒரு ஒரு இடத்தை பார்க்கும் போது ரசிக்கும்போது அத அதுக்கப்புறம் அத பத்தி யோசிக்கும் போதெல்லாம் இப்ப என்ன பேசலாம் என்ன பே~ டக்கு டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும்ல நம்மளுக்கு

அந்த மகாபலிபுரம் போனப்ப பாரு அந்த அதனுடைய

மணற்கேணியைத் தோண்டத் தோண்ட எவ்வாறு நீர் சுரக்குறது மா~ மாணவர்களிடம் நாம் படிக்க படிக்க அறிவு வேண்டி எப்படி வள்ளுவர் சொன்னாரே அது மாதிரி நாம பேச பேச நம்மளுக்கு topic வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு ஞாபகம் நமக்கு நிறைய வரும் நம்ம என்ன பார்த்தோம் என்னென்ன பண்ணோம் எப்படி இருந்தோம் எந்த இடத்துல எந்த பக்கம் போனோம் அதெல்லாம் நமக்கு ஞா~ ஞாபகம் அப்படியே அப்படியே டக்குன்னு உட்கார்ந்திரும் மனசுல அதெல்லாம் அப்படின்னு தோணுது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நிறையா பேசி இருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது

அது வேணா வரும்தான் அது வேணா கண்டிப்பா வரும் இ~ இப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பாரு கடவுள் இந்த அளவுக்காவது நம்மள சேர்த்தானே இனி சேர்க்காம பிரிக்காம இல்ல பார்க்க வச்சு பழக வச்சு பேச வச்சு நம்மள இந்த அளவுக்கு ஒண்ணு சேர்க்க வச்சிருக்கான்னும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்ல அதை பார்க்கவே முடியாது நம்ம life ல அப்படின்னும் போது வாழ்க்கையில நம்ம சந்திச்சுக்கவே இல்லைன்னு எவ்ளோ பேரு எவ்வளவு சந்~ சந்திச்சிருக்கிறோம்

நமக்கு பாக்கணும்னு ஓ~ விதி இருந்தா கண்டிப்பா அது அவங்கள பாப்பாங்க அது வேணா உண்மையான வார்த்தை இல்ல அது மாதிரி உண்மைதான் நம்ம நம்ம சந்திக்கணும்னு எழுதி இருந்தா அது கண்டிப்பா நம்மள சந்திக்க வச்சிரும்

அப்படித்தானே ஆஹ் கண்டிப்பா அது நமக்குன்னு ஒரு கொடுப்பினை

எங்களை எல்லாம் என்ன தெரியுமா எங்க அப்பா என்ன செய்வாரு தெரியுங்களா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவாரு office ல போட்டாருன்னா எங்களை வந்து சுற்றுலா அழைச்சிட்டு போவாரு நாங்க அது அப்போ எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் நாங்க train எல்லாம் போவோம் இங்க இருந்து எங்க டெல்லி வரைக்கும் போவோம் சுத்தி பாக்குறதுக்கு அப்ப எங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு ஹிந்தி எல்லாம் எனக்கு தெரியாதுதானே அப்பா பேசுவார் ஹிந்தி எங்க அப்பாவுக்கு அப்பயே தெரியும் ஹிந்திலாம் போவாரு சுத்துறதுக்கு நாங்க பயந்துகிட்டு எதுவுமே கேட்க மாட்டோம் அப்பா அடிச்சுப்புடுவார் என்னனு எங்க அப்பா ஒரு கோவக்காரர் ஆமா அந்த அளவுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு talent இல்லைல்ல அப்ப சின்ன பிள்ளைங்கதானே சுத்தி சுத்தி பார்ப்போம்

ஏய் இவ்வளவு அழகா இருக்குது இவ்வளவு train போகுது அப்ப village ல இருந்துதானே நாங்கெல்லாம் வந்தோம் அப்போ என்னங்க இவ்வளவு அழகா இருக்குது நாம எங்கயோ ஒரு காட்டு ஊர்ல பொறந்துட்டோமே இங்கேயே இருந்துக்கலாமா அப்படின்னு தோணும் அவ்வளவு ஒரு அழகா இருக்கும்

அந்த time லயே கன்னியாகுமரி, நீலகிரி, இங்க எங்கெங்கேயோ அப்பா நல்லா போட்டு எல்லா இடத்திலேயும் ஆனா எங்கள காட்டிட்டாரு

இந்த கன்னியாகுமரி எல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய இடம்ன்னு சொல்லுவாங்கன்னா ஆனா அஹ் அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம்ன்னு இங்க மகாபலிபுரம் போனதுக்கு அங்க போயிருந்துருக்கலாம்ன்ற நானு ஆமா ரொம்ப நல்லா பாத்துட்டு அழகா வந்திருக்கலாம் மகாபலிபுரம் நம்ம நிறையா சுத்ததான் முடியலை மத்தபடி நம்ம இன்னும் நல்லா நின்னு நிதானிச்சு அழகா பாத்துட்டு ஒண்ணும் இல்ல நேரா train லயே போயிரலாங்க அதுல

வந்து ஒரு night தங்கி பாத்துட்டு வந்தேன்னா செமையா இருந்திருக்கும் அது அதனுடைய அந்த அந்த அழகு அந்த உதிக்கிற சூரியனோட உதிக்கிற நிழல் தங்கி பாத்துட்டாவே அது ஒரு அதுல ஒரு ஒரு அபூர்வம்தான் நமக்கு உண்மையாலுமே அது வேணா உண்மைதான் இப்ப சாப்பிடுங்க நான் ஒரு பண்ணட்டுமா அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஹ் சரி வச்சுருங்க அஹ்

இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி ஒரு anglo indian நியமனம் அப்போ சட்டமன்றத்துக்கு செல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை முந்நூத்தி முப்பத்து மூணு முந்நூத்தி முப்பத்து நாலு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா SCST இட ஒதுக்கீடு அல்லது anglo indian பிரதிநிதித்துவத்தை continue பண்றதா அல்லது நிப்பாட்டுறதா பத்தி சொல்லு சொல்றது அப்போ முந்நூத்தி முப்பத்தி நாலாவது article படி இரண்டாயிரத்து இருபதுல anglo indian அ நிப்பாட்டிட்டாங்க ஆனா SCST reservation என்னதா ஆகிக்கிட்டு இருக்குது

என்ன election ஆஹ் மக்களவை மாநிலங்களவை மக்களவைன்னா பெரிய அவை ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அவை மாநிலங்களவைன்னா அதை compare பண்ணும் போது என்னது சின்ன அவை மக்களவைங்கிறது மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர் ஐநூத்தி~ ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க அதுல யாரு elect பண்றாங்கன்னா direct elected by people மக்கள்தான் எடுக்குறாங்க நம்ம vote உ போட்டா direct election நம்ம vote போடலைன்னா indirect election நம்ம மூணு பேருக்கு vote போடுறோம் யாருக்கெல்லாம் vote போடுறோம்னு கேட்டீங்கண்ணா மக்களவை உறுப்பினருக்கு vote போடுறோம் அடுத்தது MLA க்கு vote போடுறோம்

இப்போ நம்ம vote போட்டது மொத்தம் மூணு பேருக்கு அப்போ மூணு பேருக்கு மத்திய அரசு சார்பாக யாருக்கு vote போடுறோம் மக்களவைக்கு vote போடுறோம் மாநிலங்~மாநிலங்களுக்கு சார்பாக யாருக்கு vote போடுறோம் MLA க்கு vote போடுறோம் அடுத்தது local body க்கு local body க்கு vote போடுறோம் இந்த மூணு மட்டும் தான் direct election நீங்க vote போட்டா direct election நீங்க vote போடலைன்னா அது என்னது indirect election அப்போ வந்து மக்களவை election ங்கிறது direct election இப்போ மாநிலங்களவைக்கு யாரு vote போடுறா மக்கள் vote போடலையா நம்ம vote போடல நம்ம vote போட்டா தெரிஞ்சிருக்கும் அப்போ யாரு vote போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் MLA vote போடுவாங்க

இங்க மக்களவையில பாத்தீங்கன்னா நம்ம தான் vote போடுறோம் என்ன concept ல vote போடுறோம்னு கேட்டீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தா யாருன்னாலும் vote போடலாம் ஏழை பணக்காரன் ஜாதி கீதி எதுவும் பார்க்கமாட்டாங்க பதினெட்டு வயசு இருந்தா நீ vote போடு இது actual ஆ first உ இருபத்தி ஒரு வயசுன்னு இருந்திச்சு அறுபத்து ஓராவது சட்டத் திருத்தத்துல பாத்திங்கன்னா ராஜீவ்காந்தி period ல பாத்திங்கன்னா இந்த age அ குறைச்சாங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து இதா மாத்திருக்காங்க பதினெட்டு இதுக்கு முன்னுக்கூட்டி பாத்திங்கன்னா limited அப்படிம்பாங்க british time ல எவனெல்லாம் tax கட்டுறான் எவன் எல்லாம் படிச்சிருக்கான் எவன் எல்லாம் income tax கட்டுறான் proper கட்டுறான் அவனுக்கு மட்டும் தான் vote இருந்திச்சு எல்லாருக்கும் vote கிடையாது அப்போ இப்போ பாத்திங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை உனக்கு பதினெட்டு வயசு ஆகிட்டா எந்த வேறுபாடும் இல்லாம நீ vote போடலாம் அதான் இங்க உள்ள concept இங்க பாத்திங்கன்னா இங்க வந்து என்னன்னா வாக்காளர் குழுமம்ன்னு வச்சிருப்பாங்க இந்த MLA அடங்கிய ஒரு குழுமத்தை தான் என்ன சொல்லுவாங்க வாக்காளர் குழுமம்~ குழுமம்பாங்க அடுத்த point இது என்ன concept ல இந்த election நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா முதல் நிலையை கடந்து செல்லுதல் first the past the post அப்படிம்பாங்க முதல் நிலையை கடந்து செல்லுதல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்க அதுல first ஒருத்தன் இருபத்து ஒன்பது vote எடுத்துட்டான் மொத்த vote நூறு ரெண்டாவது ஒருத்தன் இருபத்து எட்டு vote எடுத்துட்டான் மூணாவது ஒருத்தன் இருபத்து ஏழு vote எடுத்துட்டான் அடுத்த ஒருத்தன் பதினஞ்சு vote எடுத்துட்டான் இப்போ ABCD என்ன இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா normal ஆ இதுல எவன் maximum vote எடுத்திருக்கான்னா A தான் எடுத்திருக்கான் அவன் வந்து win பண்ணிட்டான்னு அர்த்தம் இதான் நம்ம system நீ MLA election க்கு vote vote போட போறீங்க யாரு அதிக vote எடுத்துட்டானோ ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் லோக் சபை MP க்கு vote போடுறீங்க யாரு அதிக vote எடுத்திருக்கானோ ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம் local body க்கு vote போடுறீங்க யாரு அதிக vote எடுத்திருக்கானோ ஜெயிசச்சிட்டான்னு அர்த்தம் இதான் first the past the post ன்னு சொல்லி பேரு ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க மொத்தம் நூறு vote உ இருபத்து ஒன்பது vote A க்கு விழுந்திருக்கு அப்போ A எ எத்தனை பேருக்கு பிடிக்கலன்னு பாத்திங்கன்னா எழுபத்தொரு பேருக்கு பிடிக்கல ஏன்னா எழுபத்தி ஒரு பேருக்கு A வேண்டாம்ன்னு சொல்றாங்க இருந்தாலும் நம்ம யாரை தான் நம்ம தேர்ந்து எடுக்குறோம் A அ தான் தேர்ந்து எடுக்குறோம் அதுதான் first the past the post அப்படிம்பாங்க முதல்நிலையை கடந்து செல்லுதல் என்ன, அப்போ இங்க பாத்திங்கன்னா இருபத்தி ஒன்பது seat தான் எடுத்திருக்கான் ஆனா மாநிலங்களவையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவம்பாங்க கண்டிப்பா ஐம்பது percent vote எடுக்கணும் முக்கியமானது அங்க percentage ஏ கணக்கு கிடையாது மக்களவையை பொறுத்த வரைக்கும் எவன் அதிக vote எடுத்திருக்கானோ ஜெயிசச்சிட்டான்னு அர்த்தம் ஆனா இங்க கண்டிப்பா ஐம்பது percent vote எடுக்கணும் single transfer vote உம்பாங்க ஒற்றை மாற்று வாக்கு முறை அப்படிம்பாங்க ஒற்றை மாற்று வாக்கு முறைம்பாங்க அது இப்ப~நம்ம president election ல பாப்போம் okay யா அடுத்தது இப்போ வந்து இந்த ஆங்க~ இப்போ நமக்கு ஐநூத்து நாற்பத்து மூணு plus ரெண்டுன்னு இருந்திச்சு இப்போ plus ரெண்டு கிடையாது அந்த plus ரெண்டுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா anglo indian அந்த anglo indian வேணும் அப்படின்னு சொல்ற ஆட்கள் முந்நூத்தி முப்பத்து ஒண்ணு இதை யாரு கேட்டா first அப்படின்னா ஃப்ரங்க் அன்டணி இவருதான் என்ன சொல்லுவாருன்னா எங்க~எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்ன்னு சொல்லி நேருகிட்ட சொல்றாரு நேரு வந்து அதுக்கு important குடுத்து அந்த ரெண்டு பேரை add பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்போ அதை require பண்ணினது யாரு ஃப்ரங்க் அன்டணி ஆனா இப்போ கிடையாது இரண்டாயிரத்து இருபதுல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா anglo indian representative ரொம்ப குறைஞ்சு போச்சு இனிமேல் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு one not four amendment முக்கியமானது one not four amendment ல anglo indian proposal அ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா cancel பண்ணிட்டாங்க okay யா

சில மாநிலத்தில மக்கள் தொகை கம்மியா இருக்கும் மாநிலங்களின் உறுப்பினர்களும் கம்மியாக இருப்பாங்க அதான் என்ன basis ன்னு கேட்டீங்கன்னா மக்கள் தொகை அடிப்படை அமெரிக்காவுல அப்படி கிடையாது அமெரிக்காவுல எல்லா மாநிலத்துக்கும் ரெண்டு ரெண்டு seat ன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க என்ன இங்க நியமன உறுப்பினர் பன்னிரெண்டு பேரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இலக்கியம் அறிவியல் சமூக சேவை LFS பன்னிரெண்டு பேர நியமனம் பண்ணுறது யார் நியமனம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா president தான் நியமனம் பண்றாரு okay யா அப்பறம் மாநிலங்களை வைத்து பாத்திங்கன்னா SCST reservation உண்டு மாநிலங்களை வைத்து பார்த்தீங்கன்னா SCST reservation உண்டு அது வந்து இரண்டாயிரத்து முப்பது வரைக்கும் extend பண்ணிருக்காங்க என்ன amendment ன்னு கேட்டீங்கன்னா one not four amendment அப்போ ஏற்கனவே பார்த்ததுதான் ST க்கு actual ஆ பாத்திங்கன்னா மக்களவையில எண்பத்து நாலு மக்களவையில எண்பத்து நாலு seat ST க்கு வந்து மக்களவைல எத்தனை seat உ நாற்பத்து ஏழு seat உ மக்களவையில reservation உண்டு ஆனா மாநிலங்களவையில SCST reservation கிடையாது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்போ மக்களவையில பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுலேயே மக்கள் தொகை அதிகமான மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா உத்தர பிரதேசம் தான் கிட்டத்தட்ட indian population இருபது percent பேரு அங்கதான் இருக்காங்க அப்போ MLA எந்த மாநிலம் அதிகம்னா உத்தர பிரதேசம் MLA எந்த மாநிலம் அதிகம்னா உத்தர பிரதேசம்

ரெண்டாவது அதிகமா இருக்ககூடிய MP எது மகாராஷ்டிரா மூணாவது அதிகமா இருக்கிறது west bengal நாலாவது அதிகமா இருக்கிறது பீகார் ஐந்தாவது பார்த்தீங்கண்னா தமிழ்நாடு இந்த descending order ல ஏகப்பட்ட exam ல கேட்டுருக்காங்க ஏன்னா அப்போ மக்களவை உறுப்பினர் அடிப்படை மக்கள் தொகை மக்களவை உறுப்பினர் எல்லாம் population அடிப்படையில எடுக்குறோம் union பிரதேசம் இருக்கு பாத்திங்களா மொத்தம் எட்டு union பிரதேசம் இருக்குது எட்டு union பிரதேசத்துலையும் மக்களவை உறுப்பினர் உண்டு அப்போ இவங்களை வந்து election ல எப்படி எடுக்கணும் அப்படிங்குறதுக்கு ஒரு act அ கொண்டுவர்றாங்க அதான் வந்து மக்களவை நேரடி தேர்தல் சட்டம்னு சொல்லி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து அஞ்சுல கொண்டுவர்றாங்க அதுலருந்து நேரடி தேர்தல் வச்சி எடுக்குறாங்க ஏன்னா இந்த act யா`யாரால கொண்டுவரப்பட்டதுன்னா பாராளுமன்றம் இப்போ இதுல ஏதாவது modification கொண்டு வரணும் அப்படின்னா யாரு determine பண்ணணும் பாராளுமன்றம் தான் determination பண்ணணும் மாநிலங்களவைய பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா அதிகபட்ச MP இருக்க கூடிய மாநிலம் உத்தர பிரதேசம் மக்களவைனாலும் உத்தர பிரதேசம் தான் எண்பது மாநிலங்களவைனாலும் உத்தர பிரதேசம் தான் முப்பத்தி ஒரு MP இருக்காங்க மகாரஷ்டிரத்துல பத்தொன்பது பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க பதினெட்டு பேர் இருக்காங்க union பிரதேசம் மூனே மூணு union பிரதேசம் மொத்தம் எட்டு union பிரதேசம் இருக்கு அதுல மாநிலங்களவை உறுப்பினர் மூணு இடத்துல தான் இருக்கான் எட்டுலயும் இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா மக்களவை உறுப்பினர் அப்போ மூணு union பிரதேசத்துல ஜம்மு காஷ்மீர் மட்டும் நாலு உறுப்பினர் வச்சிருக்காங்க ராஜ்ய சபை MP ஆ டெல்லியில ராஜ்ய சபா MP மூணு இருக்குது புதுச்சேரில ஒண்ணு இருக்கு அந்த உறுப்பினர் எண்ணிக்கை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிக்கிறணும் ஏன்னா அப்போ வந்து உறுப்பினர் எண்ணிக்கை ஒரு முக்கியமானது அடுத்தது பதவிப் பிரமாணம் மக்களவை உறுப்பினர் இருக்காங்க மாநிலங்கள் உறுப்பினர் இருக்காங்க இப்போ பதவிப்பிரமாணம் பதவிப்பிரமாணம் கண்டிப்பா எடுக்கணும் பதவிப்பிரமாணம் எடுக்காம ஒரு மக்களவை உறுப்பினரோ மாநிலங்களவை உறுப்பினரோ அவை நடவடிக்கையில கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் penalty பத்து நாள் இருந்ததுன்னா ஐயாயிரம் ரூபாய் penalty என்ன அப்போ கண்டிப்பா இருக்கணும் அதான் இத குடுக்குறாங்க பதவிப்பிரமாணம் அனைத்து அனைத்துல என்னன்னா மக்களவை உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் ரெண்டு பேரும் கண்டிப்பா பதவிப் பிரமாணம் எடுக்கணும் யாரு எடுத்து வைப்பா normal ஆ குடியரசுத்தலைவர் பதவிப்பிரமாணம் பண்ணி வைக்கணும் அவரால எல்லாருக்கும் பதவிப்பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது அதனால அவரால நியமிக்கப்படும் ஒரு நபர் அப்போ யாரு பண்ணி வைக்கணும் president of india இல்லன்னா some person appointed by him அவரால் நியமிக்கப்படும் ஒரு உறுப்பினர் ஏன்னா அடுத்தது மாநிலங்கள் உறுப்பினருக்கு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு ஊதியம் ஓய்வூதியம் இதெல்லாம் குடுக்குற act சட்டம் எந்த வருஷம்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்து பதினெட்டுல பாத்திங்கன்னா அந்த MP இருக்காங்க மக்களவை MP இருக்காங்க மாநிலங்களவை MP இருக்காங்க அவங்களுடைய சம்பளம் வந்து ஒரு இலட்சம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க